பள்ளி சரி நம்ம போய் பள்ளியில ஆசிரியர்கள் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு பள்ளிக்கு போயி ஆசிரியர்கள் கிட்ட போய் பேசி இருக்காங்க இப்படி என்னோட பொண்ணு வந்து இப்படியே உபயோகிக்கிறதா எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா நான் பார்த்தேன் யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது பள்ளியில வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த எல்லா குழந்தைங்களோட bag எல்லாத்தையுமே check பண்ணப்போ அந்த அந்த அந்த அம்மா போன அந்த பொண்ணோட bag ல வந்துட்டு MDMA போதைப் பொருள் இருந்திருக்கு. அது பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா இந்த பொண்ணோட இந்த பொண்ணை வந்துட்டு அதை விக்கிறதுக்கான அஹ் ஒரு தூண்டுகோலா வந்துட்டு அந்த mafia சங்கம் வந்து இந்த பொண்ணை உபயோகிச்சிருக்கு அந்த MDMA போதைப் பொருளை விற்கிறதுக்கான ஒரு ஊண் ஒரு தூண்டுகோலை வந்து இந்த பொண்ணு உபயோகிச்சிட்டு இருந்திருக்கு அஹ் இந்த பொண்ணு மூலமா நிறைய பேருக்கு அந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து இந்த போதைப் பொருளை விக்கிறதுக்கு வந்து அவங்க

முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லூரி அந்த மாதிரி தான் வந்துட்டு குழந்தைங்க இதை உபயோகிச்சுட்டு இருந்திருக்காங்க ஆனா இப்ப பள்ளி மாணவர்கள் நம்ம அம்மா நம்ம தமிழ்நாட்டிலயும் வந்துட்டு போதை பொருள் இருக்கு ஆனா பள்ளி அளவிலே இது வரைக்கும் நம்ம செய்திகள் எதுவும் பார்த்ததில்லை ஆனா இங்கே வந்துட்டு பள்ளி அளவிலே அஹ் பள்ளி அளவிலே இது ஒன்பதாம் வகுப்பு இது மட்டும் அல்லாமல் சின்ன சின்ன அஹ் வகுப்புகள்ல கூட குழந்தைங்களுக்கு வந்து எப்படின்னா பக்கத்துல பெட்டிக்கடைகள் இருக்கும் இல்லீங்களா அந்த பெட்டிக்கடைகள்ல வந்துட்டு சின்ன சின்ன chocolate ஓட இதுல கலந்து குழந்தைகளுக்கு குடுக்கறாங்க குடுக்கும்போது அந்த குழந்தைங்க மறுபடியும் இதே chocolate அ வந்து வாங்கறாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து எங்க போகும் அப்படின்னு தெரியலே ஏன்னா இந்த குழந்தைங்க வந்துட்டு

ஒரு லாபம் வேணும்அப்படிங்கறதுக்கு வேண்டிட்டு குழந்தைகளோட வாழ்க்கையை முன்தலம் இனி வரும் தலைமுறையோட வாழ்க்கையை வந்து கெடுக்கறாங்க இது இப்படி இருக்கறதுக்கு முன்னாடி இது வந்து எவ்வளவு கஷ்டமான விஷயம் எவ்வளவு குடும்பங்களை பாதிக்கிற விஷயம் எவ்வளவு பெற்றோர்கள் பெற்றோர்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சு நம்ம குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்புறோம் இப்படி இருந்தா நம்ம எப்படி குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப முடியும் இல்லைங்களா அது மட்டும் இல்லை இது வந்து என்னோட ஒரு அஹ் என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஏன்னா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 தொலைக்காட்சிகளிலேயும் வந்த ஒரு செய்தி உம் என்னோட தம்பி அஹ் அவன் வந்து ரொம்ப அஹ் என்ன சொல்றது ரொம்ப பாசமானவன் அஹ் ஒரே பையன் எங்க மாமா வீட்டுல எல்லாருக்குமே ஒரே பையன் நிறைய பொண்ணுங்க எல்லா விஷயங்களும் பாக்குறது எல்லாமே இவன் எந்த ஒரு சந்தேகமுமே வரல இவன் இதை உபயோகிச்சுட்டு இருந்திருக்கான்னு இப்படி ஒரு நாள் காலையில நண்பர்களோட போயி நண்பர்கள் வந்து

ஏன்னா இந்த ஒரு இது அப்போ அந்த நண்பர்கள் வந்து அப்போ வந்து சீக்கிரமா அவன ஆஸ்பத்திரியிலே அஹ் கொண்டு போய் சேர்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவன் இருந்திருப்பான் ஆனா அவன் இதை உபயோகிச்சு பயந்து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 கடைசில அவன் இன்னைக்கு இல்ல இந்த உலகத்திலேயே இல்ல அது வந்து எங்களுக்கு ஒரு தீரா இழ~ இழப்பு தான் கண்டிப்பா அதனாலதான் வந்து இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை வந்து நான் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு என்னடா நம்ம உலகம் எங்கடா போகுது குழந்தைங்களை வந்து குழந்தைங்களை கூட விட்டு வைக்காம லாபம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வேண்டி என்ன எப்படி பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எனக்கு காசுதான் வேணும். அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட மனிதர்களின் இன்றை~ இன்றைய காலத்துல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே அஹ் குழந்தைங்களை வந்து இப்படி கேடு சீர்குலைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா இது வந்து எவ்வளவு பெற்றோர்களோட எவ்வளவு குடும்பத்தினரோட அஹ் கனவுகளை இல்லாம ஆக்குற ஒரு செயல் இல்லைங்களா குழந்தைங்க வந்து அவங்களுக்கு தெரியாது கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அஹ் இப்ப வேலை செய்யறவங்க அப்படின்னு கூட அவங்களுக்கு வந்து இது என்ன அப்படிங்கிறது கூட தெரியும் கல்லூரின்னு கூட சரி அவங்களுக்கு வந்து என்ன இது எப்படிங்கிறது கொஞ்சமாவது அறிவு இருக்கும் ஆனா இந்த சிறு வயது இந்த பள்ளி வகுப்புல படிக்கிற குழந்தைங்க சின்ன இந்த ஒண்ணாம் class ரெண்டாம் class இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் என்னங்க தெரியும் இல்லைங்களா இந்த குழந்தைகளை எல்லாம் வந்துட்டு இதை பயன்படுத்துறதுக்கு ஊக்குவிக்கிறாங்களே இதை வந்து அஹ் ரொம்ப ரொம்ப கடுமையா தண்டிக்க வேண்டிய ஒரு ஒரு செயல் கண்டிப்பா வந்து மாநில அரசுகள் எல்லா மாநில அரசுகளும் மத்திய அரசுமே வந்துட்டு இதுக்கு வேண்டி கண்டிப்பா வந்து ஒரு கடினமான குற்றம் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் கடு~ ரொம்ப கடுமையான ஒரு தண்டனை வந்துட்டு அதாவது இந்த குழந்தைங்களுக்கு இந்த பள்ளி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு மாணவர்களுக்கு இதை ஊக்குவிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஆட்களை வந்துட்டு கண்டிப்பா தேடிப்பிடிச்சு அவங்களுக்கு வந்து மிக மிக நல்ல கடுமையான தண்டனை வந்துட்டு அவங்களுக்கு குடுக்கணும் அது மட்டுமில்லாமல் நம்ம வந்து கல்~ அஹ் இது ஒரு வேண்டுகோள் இன்னொன்னு வந்துட்டு அஹ் நம்ம உம் பள்ளிகள்ல வந்துட்டு சீர்திருத்த கல்வி அப்படின்னு ஒரு கண்டிப்பா நம்ம அரசாங்கம் வந்துட்டு கொண்டு வரணும். அப்பதான் வந்துட்டு நம்ம எதிர்காலம் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் அவங்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்னு

நான் இப்ப entertainment அ பத்தி பேச போறேன். என்னோட entertainment வந்து games தான் games ல வந்து நான் கபடி விளையாடுவேன். கபடி வந்து daily morning evening daily practice பண்ணுவோம் எங்களுக்கு வந்து coach இருக்காங்க morning ஆனா daily six o'clock ஆனா ground க்கு போயிரணும். அப்படி ground க்கு போகலைன்னா punishment க்கு கொடுப்பாங்க. அப்புறமேட்டு நாங்க daily evening ம் அதே மாதிரி four o'clock எல்லாம் four thirty க்கு எல்லாம் விளையாட ஆரம்பிச்சுருவோம் ஆஹ் எல்லாரும் எங்க team ல மொத்தம் பதினாறு பேர் இருக்கோம். அதுல daily practice யார் வராங்களோ அவைங்களுக்கு மட்டும்தான் match match க்கு அனுப்புவாங்க. match க்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டு பேர் தான் போவோம். பன்னெண்டு பேரும் எப்படி போவோம்னா daily practice பதினெ~ பதிமூணு practice இருக்கு. பதிமூணு practice ல யாரு highest ஆ practice போயிருக்கமோ அந்த பன்னிரண்டு பேர்ட்டதான் அனுப்பிச்சு விடுவாங்க பன்னிரண்டு பேத்தையும் வெளியூருக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. நாங்க இருக்குறது வந்து சேலம் வெளியூர்ல வெளி district க்கு அனுப்பிச்சு விடுவாங்க. வெளியூர் போய் நாங்க விளையாண்டு prize போடுவோம். அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் daily ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு practice இப்ப monday ஆனா own workout tuesday ஆனா running workout thursday ஆனா, மலைக்கு போவோம். ஏற்காடு hills க்கு போவோம். ஹம் கூசம் மலைக்கு போவோம். மலைங்களுக்கு போய் workout பண்ணுவோம். wednesday ஆனா warm up பண்ணுவோம் friday ஆனா rotary அதே மாதிரி rotary போயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் jolly ஆ பசங்களகுள்ளரா பேசிட்டு எல்லாம் jolly யா இருப்போம். school days படிக்கும் போது coco ல இருந்தேன். coco லயும் அதே மாறி daily practice பண்ணிட்டு நாங்க journal போனோம். journal ல வந்து நான் நல்லா விளையாண்டேன்ட்டு எங்க PT Sir உ எனக்கு வந்து, தனியா special ஆ கவனிச்சாரு. அது எனக்கு கொஞ்சம் entertainment ஆ இருந்துச்சு நாங்க பசங்களாதான் அடிக்கடிக்கே வெளிய போவோம் நிறைய சுத்துவோம் swimming pool mall இந்த மாதிரி கிணத்துக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு பசங்களோட போவோம். அது entertainment ஆ இருக்கும். வீட்டிலேயும் அதே மாதிரி நிறைய எங்க அம்மா கூட எல்லாம் உட்கார்ந்து பேசுவேன். எங்க அக்கா கூட எல்லாம் உட்கார்ந்து பேசுவேன் கொஞ்சம் entertainment ஆ இருக்கும். அப்புறம் என் friends எல்லாம் இருக்காங்க. எனக்கு girl friends இருக்கான் ஒருத்தி அவ கூட உக்காந்து பேசுனா எனக்கு time போறதே தெரியாது. entertainment ஆ இருக்கும் அதுக்கப்புறம் நாங்க daily காலையில ஆனா கொஞ்சம் jolly ஆ பசங்ககுள்ளரா பேசி சிரிச்சுட்டு ஈன்னுட்டு இருப்போம். நாங்க daily எங்கயும் போயிட்டு வந்து, jolly ஆ இருக்கும் கொஞ்சம் bike ல bike ல போயி, இல்ல வெளி வெளிய இடங்களுக்கெல்லாம் bike ல போயி நிறைய சுத்தி பாத்துட்டு கறி வாங்கி கறி செய்வோம். காட்டுக்குள்ளாற போயி கறி செய்வோம். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு கறி செய்வோம் நாங்க prize போட்டுட்டு வர்றோம். match க்கு போய் price போட்டு வந்தோம்ன்னா அங்க அங்க நிறைய வாங்கித் தருவாங்க. எங்களுக்கு புதுப்புது kit அடிச்சி தருவாங்க எங்க coach எங்களுக்குத் தேவையானது எல்லாம் நிறைய செய்வாரு. அதுக்கப்புறம் கடைக்குப் போவோம். பெரிய

அப்புறமேட்டு நல்லா வீட்டுல இருக்கும்போது சாப்பிட்டு தூங்குவேன். நல்ல songs நல்லா புது புது songs ஆ நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா தூங்குவேன். நல்லா தூக்கம் வரும் மத்தியானம். college எல்லாம் போனா நிறைய friends இருக்காங்க

அப்புறம் எங்க அக்கா அவ அடிக்கடி phone பண்ணுவாங்க. எங்க அக்கா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேன். என் friends ஒருத்தன் இருக்கான். அவனும் நானும் நிறைய சைக்கிள்ல போவோம். மீன் பிடிக்க போவோம் நிறைய free time ல கிடைச்சுச்சுன்னா, மீன் பிடிக்க போயிருவோம். அங்க போய் உட்கார்ந்துட்டு, புழு நோண்டிக்கிட்டு, மாவு மைதா மாவு கலக்கிட்டு நிறைய மீன் பிடிப்போம். மீன் பிடிக்கிறதிலேயே பார்த்தால் நிறைய time போயிடும். அப்புறம் college க்கு diploma படிக்கும் போதும் கபடி விளையாட்டு இருந்தேன் அங்க கபடி ஆடும்போதும் எனக்கு அவ்வளவா பெருசா எதுவும் தெரிவிக்கல. அதுக்கப்புறம் இங்க college இப்ப மகேந்திரா college போறேன். அங்க போயி journal விளையாண்டேன் journal ல நல்லா விளையாண்டேன்ட்டு எங்க PT Sir நல்லா விளையாடுன்னு சொன்னாரு. journal ல என்ன

எங்க வீட்டுல fan எப்படியும் ஓடிட்டே இருக்கும். அதைப் பாத்து படுத்துட்டிருந்தேன்னா அது எனக்கு time போறதே தெரியாது. அப்பறம் எங்க அக்கா பொண்ணுங்க இருக்காங்க அக்கா பொண்ணுங்க கூட நிறையா நேரம் விளையாடுவேன். எங்க அக்கா பொண்ணுங்களை பிடிச்சு ராவடி பண்ணிட்டு இருந்தான்னா கொஞ்சம் entertainment ஆ இருக்கும். drawing பண்ணுவேன். என்ன ரொம்ப bore ஆ இருந்துச்சுன்னா drawing பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது கொஞ்ச நேரம் entertainment ஆ இருக்கும் அப்புறமேட்டு ஏதாச்சும் கடைங்களுக்கு வேலைக்கு போவேன். work போகும்போது அது கொஞ்சம் work ஆ work ஆ செய்ய மாட்டாங்க கொஞ்சம் entertainment ஆ jolly ஆ செய்வேன் அப்புறம் எங்க வீட்டுகிட்ட சந்தோஷ் அண்ணன் ஒரு அண்ணன் இருக்காரு. அவர்கூட வெளிய போயிட்டு நிறைய இடங்களுக்கு சுத்தி பார்த்துட்டு இருப்போம். சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிடுவோம். அந்த அண்ணன் எனக்கு நிறைய செலவு பண்ணுவாரு. அது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கும். அது கொஞ்சம் entertainment ஆ இருக்கும். அதுக்கப்புறம் நான் bike வாங்கணும்னு இருக்கேன். அது அந்த bike ல என்னோட dream bike ல நிறைய போவேன். அதனால அது கொஞ்சம் entertainment ஆ இருக்கும் அதுக்கப்புறம் free fire கொஞ்சம் நிறையா விளையாடுவேன். free fire விளையாடும்போது ஆஹ் கொஞ்சம் bore அடிக்காம இருக்கும். free fire நிறைய நேரம் விளையாடுவேன் எவ்வளவு நேரம்னாலும். அதே மாதிரி கபடி காலையில எவ்~ எவ்வளவு நேரம் போனாலும் workout full ஆ முடிச்சிட்டுதான் மறுபடியும் வருவோம் கபடியில கொஞ்சம் starting ல கொஞ்சம் ஒழுங்கா நான் விளையாட்டுல workout பண்ண பண்ண எனக்கு automatic ஆ game improvement ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானு game அ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட விளையாட நான் develop ஆயிட்டேன். இப்ப கொஞ்சம் game நான் கத்துக்கிட்டேன். இப்ப CM traffic நடந்துச்சு CM traffic ல வந்து, நான் ரொம்ப நல்லா performance பண்ணேன். எங்க coach நிறைய பேர் எல்லாம் இந்த match ஏ ரொம்ப நல்லா விளையாண்டா நிறைய சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நிறைய match க்கு வெளி matching எல்லாம் போனோம்ன்னா இது prize போட்டோம்ன்னா அங்கே இருக்கிற கடையிலேயே முக்காவாசி காசை பசங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுருவோம் அங்கேயே முடிச்சிருவோம். என் coach ஏ காசு என்ன தான்டா பண்ணுவீங்கன்னு கேட்டு கொஞ்சம் jolly ஆ பேசுவாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம் பசங்ககுள்ளாற எல்லாம் கலாய்ச்சிட்டு நிறைய நேரம் பேசுவோம். அப்ப time போறதே எங்களுக்கு தெரியாது ரொம்ப நேரம் நடப்பேன் நடக்குறது அஹ் சலுப்பே அஹ் சலுப்பே வராது. நான் எங்கேயாச்சும்

இடங்களை பார்த்துக்கிட்டு நிறைய புதுப்புது இடங்கள தெரிஞ்சுக்குவேம். அது கொஞ்சம் நல்ல entertainment ஆ இருக்கும். இப்ப எங்க அக்கா வீட்டுக்கு போலாம்னு இருக்கேன் அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் வீடுலாம் கொஞ்சம் clean பண்ணுவேன். bore அடிச்சா கொஞ்சம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அம்மாவுக்கு help பண்ணுவேன். அக்காங்க எல்லாம் வேலைக்குப் போனா அக்காங்களை வேலைக்கு கொண்டு போய் விடுவேன். அக்கா school ல கூட்டிட்டு போய் விடுவேன் அதுக்கப்புறம் எங்க அக்காவை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு நிறைய time போவேன் cycle லயே போயிடுவேன். எனக்கு போணுன்னு தோணுச்சுன்னா cycle லயே போயிடுவேன் ஏன்னா நடந்தது இல்லை எப்படியாச்சும் ஒண்ணு போயிடுவேன். ஏரி எல்லாம் போய் நிறைய நீச்சல் அடிச்சுக்கிட்டு என் boat இருக்கும் boat ல எடுத்து சுத்திட்டு இருந்தோம்ன்னா எப்படியும் போனோம்னா மூணு மணி நேரத்துக்கு மேல அங்க பசங்களாம் ஓட்டிட்டு ஏரியிலேயே round அடிச்சிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அது எங்கேயாச்சும் பழங்களை பறிச்சு சாப்பிட போவோம் காட்டுல எதாச்சும் காட்டுல பழம் மாம்பழம் தேங்காய் இப்படி இருந்துச்சுன்னா போய் பசங்களாம் சேர்ந்து யாருக்கும் தெரியாம போய் பறிச்சிட்டு வந்து சாப்பிடுவோம் ஒட்டுக்கா. அப்புறம் பசங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா dance ஆடுவோம். அப்பறம் நோன்பி எல்லாம் வந்துச்சு சுத்தி function festival அஹ் festival ல daily யும் night போய் dance ஆடிக்கிட்டு festival அன்னைக்கு எல்லாம் நம்ம dance dance ஆடிக்கிட்டே இருந்தோம். இன்னும் நிறைய பேர் வந்தாங்க அதனால எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் கபடி விளையாட போறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். evening னா நிறைய பேர் வருவாங்க. எங்க team ல மொ~ மொத்தம் அஞ்சு team இருக்கு MRSAMRSBMRSCMRSjuniorMRSsub junior ன்னு MRSsub junior பசங்க எல்லாம் என்கிட்ட ரொம்ப close ஆ இருப்பானுங்க. எங்க போனாலும் அண்ணா அண்ணான்னுட்டு வருவாங்க. அவனுங்களை நான் அடுத்து இந்த மாதிரி கபடி விளையாட கத்துக் கொடுத்து அவனுங்களை நான் பார்த்துக்கணும்ன்னு எனக்கு ஒரு ஆசை எனக்கு books படிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால bore அடிக்காம இருக்கறதுக்கு library ல போய் கொஞ்ச நேரம் book படிப்பேன். கதை நிறைய கதை book ங்க பொன்னியின் செல்வன் கதை இந்த மாதிரி நிறைய படிப்பேன் எனக்கு dress shopping பண்றதெல்லாம் பிடிக்கும். அதனால entirement ஆகுறதுக்கு mall க்கு இல்லைன்னா ஏதாச்சு ஒரு dress shop க்கு போயி dress நிறையா பார்த்துட்டு புதுப்புது collection எல்லாம் இருக்கும் புதுப்புது collection dress எல்லாம் பார்த்து, வாங்கி அங்கேயே பார்த்துட்டு போட்டு நல்லா இருந்துச்சுன்னா வாங்குவேன் அஹ் நான் அப்புறம் நிறைய chain spot எல்லாம் பிடிக்கும். அதுவும் golden chain ன்னா ரொம்ப பிடிக்கும் golden chain எல்லாம் வாங்கணும்ட்டு நிறைய time போயி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் golden chain எல்லாம் எனக்கு ரொம்ப வா~ வாங்கணும்னுட்டு கொஞ்சம் ஆசை அது கொஞ்சம் வாங்கலாம்னுட்டு போனால் அது கொஞ்ச நேரம் entertainment கொஞ்சம் நிறைய நேரம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் என்ன time போகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் warm up வீட்டுல இருக்கும் போதே பண்ணிட்டு தண்டால் push up அடிக்கிறது jump work test board இந்த மாறி போட்டுட்டு இருப்பேன். அதுக்குத்தான் steps இருக்கு. எங்க வீட்டுல படிக்கட்டு steps உ steps லயே running workout பண்ணுவேன் running workout பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் புறா வளர்த்தவன் புறா வளர்த்தும் போது அதுங்க கூட இருக்கும்போது அதுங்களுக்கு இரை வச்சுட்டு அதுங்களோட பாத்துட்டு அதுங்கபறக்கறதுல வேடிக்கை பார்த்துட்டு அவங்க போடுற குஞ்சு புறா எல்லாம் எடுத்து கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இந்த மாதிரி இருப்பேன் love birds இருக்கும் அதே மாதிரி love birds க்கு எல்லாம் இரை வச்சிட்டு அதுங்களுக்கு இரையெல்லாம் மாத்திட்டு தண்ணி கிண்ணி எல்லாம் மாத்திட்டு ஆஹ் இருப்பேன் கோழியும் இருக்கு ஆஹ் கோழியும் நல்லா எனக்கு கோழி ரொம்ப பிடிக்கும். அதனால கோழி எல்லாம் நிறைய வளர்த்துவேன். கோழி, புறா, lover birds முயலு இந்த நாயி, பூனை எல்லாம் நிறைய வளர்த்துவேன் அதனால

வணக்கம் நான் உங்கள் கீதா இன்னைக்கு நம்ம பேசப் பொறுத்த தலைப்பு health உடல்நிலை பற்றினது இந்த உடல்நிலை பற்றினதுல குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் தூக்கம் தூக்கம் வந்து இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் இந்த தூக்கத்தை வந்து நம்ம correct ஆன time ல ஒரு மனிதனுக்கு வந்து எட்டு மணி நேர தூக்கம் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறதை வந்து நம்ம கண்டிப்பான முறையில அதை பின்பற்றணும் ஏன்னா correct ஆன முறையில நம்ம அதை பின்பற்றலைன்னா நமக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் தூக்கத்தின் மூலமாவே நமக்கு பல வியாதிகள் நம்மளோட உடம்புக்கு வருகிறது அதனால நம்ம தூக்கத்த நல்லபடியா அந்த எட்டு மணி நேர தூக்கத்தை நம்ம follow continue பண்~ தொடர்ச்சி பண்ணிட்டு இருக்கணும் அதுவும் போக வயதானவர்களுக்கு தூக்கம் இன்னும் அதிக அளவுல தேவைப்படுது ஏன்னா இந்த தூக்கம் வந்து நமக்கு ஒரு நம் மனதுல வந்து ஒரு அமைதிப்படுத்துறதுக்கும் நம்மில் உடலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்ம கொடுக்கிற ஒரு ஓய்வும்தான் இந்த தூக்கம் so தூக்கத்தை அனைவரும் கண்டிப்பான முறையில கடைபிடிக்கணும் அப்படி கடைப்பிடிக்கலைன்னா அது வந்து ரொம்பவே கஷ்டம் அது போக வயதானவர்களுக்கு தூக்கம் அதிக அளவுல தேவைப்படுது இப்போ நிறைய இடங்கள்ல ரொம்ப சின்ன வயதா இருக்கிற இளைஞர்களுக்கு கூட மாரடைப்பு வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் இதுக்கு உம் முதல் காரணமா சொல்லப்படுறது சரியான தூக்கம் இல்லாத தன்~ தன்மை அப்படின்னு கருதப்படுது தூக்கம் வந்து correct ஆன முறையில நம்ம அதை வந்து பின்பற்றனும் அந்த தூக்கத்தை நம்ம correct ஆன முறையில பின்பற்றினாதான் நம்மளால அதை வந்து நம்மளோட உடலுக்கு எந்த தீங்கும் அது செய்யாம இருக்கும் நல்லபடியா தூங்கணும் எட்டு மணி நேரம் தூங்கணும் நல்லபடியா சாப்பிடணும் அந்த மாதிரி இப்ப நிறையா வேலைகள் வந்து நம்ம இரவு கண் விழித்து பார்க்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி வேலைகளாவே இருந்தாலும் நமக்கு வந்து தூக்கம் வந்து கண்டிப்பான முறையில நம்ம உடலுக்கு வந்து நம்ம ஓய்வு குடுக்க வேண்டியது அவசியம் இந்த தூக்கம் சரியில்லைன்னா தலை சுத்துறது ஆஹ் திடீர்ன்னு நெஞ்சு படபடன்னு அடிச்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் நிறைய இறப்புகளுக்கு இந்த தூக்கம் வந்து வழி வகுத்தது

இந்த தூக்கத்தை நம்ம correct ஆன முறையிலே அஹ் எட்டு மணி நேரம் நம்ம தூங்குறோம் அதுக்கப்புறம் நம்ம இது பண்றோம் அந்த மாதிரி சில வயதானவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு தூக்கம் தேவைப்படுறதப்போ அந்த தூக்கத்தை அவங்களுக்கு நம்ம குடுத்தரனும் அந்த தூக்கத்தை நம்ம அவங்களுக்கு குடுக்காம இருந்துட்டோம் அப்படின்னா அது வந்து சரியான முறையில வந்து இருக்காது அது அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள அவங்க உடல் உறுப்புல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகளை குடுக்கும் அதனால தூக்கம் சரியாக இல்லைன்னா சிலருக்கு வந்து தலை வந்து ரொம்ப வெடிக்கிற மாதிரி இருக்கும் தலைசுத்தல் இருக்கும் ரொம்ப தலை இதா இருக்கும் இந்த தூக்கம் இல்லாதது சரியான சாப்பாடுகள் செரிமானங்கள் சரியில்லாம இருக்கும் தூக்கம் சரியில்லாம so தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நிறைய விஷயங்கள் மீது தொடர்ச்சியாக அது இருக்குது

correct ஆன time ல வேலை பார்க்கிறோம் காலையில எந்திரிச்சு இதெல்லாம் பண்றோம் எப்படி இது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு கட்டமைப்போ அதே கட்டமைப்புதான் நமக்கு தூக்கம் அப்படிங்கிற ஒரு இதுவும் அதனால correct ஆன முறையில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 ஆஹ் நிறைய மூல குழப்பங்கள் வர்ற~ வர்றதுக்கு காரணமாக இருக்கும் அதனால correct ஆன முறையில நம்ம தூங்கணும் அடுத்து வந்து junk food நம்ம அதிக அளவுல எடுத்துக்கக் கூடாது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 அஹ் விஷயங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மருந்து அதிலேயே இருக்குது அதனால நம்ம நல்ல வகையான உறவுகள~ உணவுகளையும் ஆரோக்கியமான உணவுகளையும் நம்ம கண்டிப்பான முறையில எடுத்துக்கிட்டோம்ன்னா நம்மளோட உடம்புல எந்த நோயுமே நம்மளை வந்து அஹ் தாக்காது நம்மளுக்கு இப்போ தேவையில்லாத ஒ~ நிறைய உடல் உபாதைகள் சொல்றாங்க அது எல்லாத்துக்குமே மூலகாரணா இருக்கிறது இந்த வெளியிலே இருந்து நம்ம சாப்பிடுற உணவுகள் இது வந்து நம்ம ஒரு ஆசைக்கு ஒரு நாள் அப்புடில்லாம் நம்ம சாப்பிடுறது கிடையாது நம்ம நினைச்ச நேரம் நினைச்ச மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்றோம் அப்போ அது வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து அது ரொம்ப கேடு நம்ம உடம்ப நம்மதான் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் எப்படி நம்ம வந்து நம்மளோட முகத்தை பராமரிக்கிறமோ எப்படி வந்து நம்மளுடைய கை கால்கள் இது எல்லாத்தையுமே நம்ம பராமரிக்கணும்ன்னு நினைக்கிறோமோ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 அப்பிடின்னு ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம கிட்ட சொல்ற மாதிரி தான் அதனால அதிக எண்ணெய்கள் பொரிக்கப்பட்ட உணவுகள் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆசைக்கு ஒரு month ஒரு மாதத்துல ஒரு தடவை நம்ம அப்படி சாப்பிடுறோங்கிறது வேற நம்ம அத வந்து

so இது கூட நம்ம தூக்கத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா இந்த உணவுகள் plus சரியா தூக்கம் இல்லாதது இது எல்லாமே ஒரு மனிதனுடைய உடலுக்கு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்துது அதனால தயவுக் கூர்ந்து நம்ம நம்ம நம்ம செய்ய வேண்டியது வந்து நல்லா தூங்கணும் நல்லா தூங்கணும் நம்ம நல்லா தூங்கி நம்மளோட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 அதை தவிர்த்துட்டு வீட்டுல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அதை வந்து இப்ப வந்து தொடர்ச்சியா பண்றாங்க அதே மாதிரி நம்ம தொடர்ச்சியா செய்ய ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம் உடலுக்கு நல்லதா இருக்கிற உணவுகள நம்ம எடுத்துட்டு சாப்பிடுறோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் நம்ம உடம்புக்கு நம்ம செய்யற ஓரு பெரும் உதவி அது போக நம்மளுடைய வாழ்நாள்களை நீடித்து வைக்கிறதும் உணவுகள்தான் இந்த உணவுகளை நம்ம வந்து ஒழுங்கா எடுத்துக்கிட்டு இது பண்ணணும் நிறைய தண்ணிகள் குடிக்கணும் ஒரு நாள் நம்ம நம்ம நம்ம தன்னுடைய உடல் வறட்சியாகாமல் இருக்கணும் அது எப்பவுமே ஒரு இத இதா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதிக அளவுல தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு மூன்ற லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்கணும்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 இந்த மாதிரி நம்மளுடைய உடல்நிலையை வந்து நம்ம வந்து இதா வச்சுக்கணும் இது எல்லாத்தோட தொடர்ச்சிதான் இந்த தூக்கம் இது எல்லாமே சரியா இருந்தா இந்த தூக்கமும் சரியா இருந்ததுன்னா நமக்கு வந்து எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும் நல்லா ஆரோக்கியமான உணவு பழக்கம் ஆரோக்கியமான தூக்கம் ஆரோக்கியமான அஹ் நம்மளுடைய சுற்றுச்சூழல் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம்ன்னா எல்லாமே நல்லபடியா இருக்கும் அதிக உடல் எடை கூடாம நம்ம ஒரு ஒரு ஒரு கட்டுப்பாடோட நமக்கு பிடிக்கிறோம் சாப்பிடுறோம் அது வந்து ஒரு மாதம் ஒருமுறை அப்படி இருக்கணும் அதுவே தினசரி வழக்கங்களுக்கு நம்ம கொண்டு வரக் கூடாது நம்ம குழந்தைகளுக்கு அதைப் பத்தின விழிப்புணர்வை நம்ம கொண்டு வரணும் இது சாப்பிடக் கூடாது இது சாப்பிட்டா இப்படி இருக்கும் நம்ம குழந்தைகள் அழுகுறாங்க நம்ம குழந்தைகள் கேக்குறாங்க அப்படின்னு நம்ம சில விஷயங்கள பண்றோம் அது ரொம்பவே வந்து தப்பாதான் நமக்கு இது ஆகுது அதை நம்ம சரியா கூடாது நிறைய உலர் திராட்சை பழங்கள் நிறைய சாப்பிடணும் அது நம்மளுடைய இதுக்கு நல்லா இருக்கும்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 ஏன்னா அவங்களுக்கும் போதிய அந்த இடைவெளி குடுத்து தூக்கம் குடுத்தா மட்டும்தான் அவங்க மறுநாள் அவங்க பள்ளிக்கு சென்று அவங்க படிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு நட்டம் நம்ம தூக்கம் வந்து நம்மளுடைய மூளையை சுறுசுறுப்பாக்குது நம்ம மறுநாள் காலையில நம்ம புத்துணர்ச்சியோட இருப்பதற்கு உதவுவது நம்முடைய தூக்கம் மட்டும்தான் so அத~ அதனால நம்முடைய மூளைக்கு ஓய்வு கிடைக்குது இந்த மாதிரி மூளைக்கு ஓய்வு கிடைக்கிறப்போ அந்த மூளை ஓய்வெடுத்து திரும்ப வேலை செய்யும் பொழுது அந்த மூளையோட இது வந்து சுறுசுறுப்பா இருக்குது நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறோம் அந்த தூக்கம் சரியில்லாம இருந்த நம்ம முகங்கள் வேற மாதிரி நம்மளை காட்டிக் கொடுக்குது அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஒரு தொடர்ச்சி புள்ளிய மைய புள்ளிய இருக்கிறது தூக்கம் இந்த தூக்கம் சரியா இருந்து சரியான உணவுகள் கர~ சாப்பிட்டு நம்ம சரியான வகையில நம்முடைய உடம்பு ப~ நம்ம இன்னும் நம்மளுடைய காலங்கள நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அதனால எல்லாரும் நம்மளுடைய உடல்நிலையை பேணிக் காப்பது ரொம்ப அவசியம் குறிப்பாக ஆஹ் அம்மாமார்கள் அவங்க எப்படி வீட்டிலே இருக்கிற ஒவ்வொரு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

பேச்சாளர் ஒன்று பண்டாபகதூர் சபாநாயகர் ரெண்டு குரு கோவிந்த் சிங்ஜி ஒடுக்கும் ஆட்சியர்களிடம் இருந்து ஏழை ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமத்துவம் மற்றும் நீதிக்காக தியாகம் செய்து போராடினார் உலக வரலாற்றில் எந்த உதாரணத்தையும் காண முடியாது உங்கள் இறுதி இந்த பணியை சரியான நேரத்தில் தொடர அவர் பாபா பண்டா பகதூர் சிங்கை நாந்தேட் நாட்டிலிருந்து பஞ்சாபுக்கு அனுப்பினார் அவர் சீக்கிய வரலாற்றில் முதல் முறையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவினார் அரசாங்கம் கல்சா அரசை நிறுவினார். குரு கோவிந்த் சிங் ஒடுக்கப்பட்ட மேலோட்டமான ஏமாற்றமடைந்த மக்களுக்கு தைரியம், சுயமரியாதை, தன்னம்பிக்கை, போராட்டக்கலை மற்றும் வெற்றி ஆகியவற்றின் செய்தியை வழங்கினார் அது கிட்டத்தட்ட முடிந்து விட்டது.

அடக்குமுறை மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக அரசாங்கத்துடன் மோதி முகலாய பேரரசின் பெயர்களை உலுக்கிய வரலாற்றில் மறக்க முடியாத மாபெரும் தளபதி பஞ்சாப் நிலத்தில் சுமார் எட்டு ஆண்டுகளாக குதிரைகளை வைத்திருந்தவர் கால் தடங்களை விட்டுவிட்டு பஞ்சாபின் காலத்திற்கு ஒரு வலிமை வலிமை மிக்க அரசியல் சக்தியாக மாற்றப்பட்டது. பொருளாதார மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் மூலம் பஞ்சாப் பலப்படுத்தப்பட்டது.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 துடைத்தார் ஆனால் அவர்களால் சீக்கியர்களை அழிக்க முடியவில்லை பண்டா பகதூரின் ஏழு ஆண்டுகள் ஆ~ ஏழு ஆண்டுகள் ஆட்சி ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறு காசியாவில் தெற்காசியாவிலிருந்து மிகப் பெரிய முகலாய பேரரசின் அடித்தளத்தை அமைத்தது வேற்று ஆக்கப்பட்டது இறுதியாக ஜூன் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறில்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

பேச்சாளர் இரண்டு. பண்டா பகதூர் இவருடைய உண்மையான பெயர் லக்ஷ்மண் தாஸ் ராஜபுத்திர குடும்பத்தில் பிறந்தவர். தங்கள் மகனுக்கு துணிச்சலான வீரனாக மாறியதால் பெற்றோர் வருத்தம் அடைந்தனர். எனவே ஆரம்பத்தில் இருந்தே அவருக்கு அட்சய கவசம் மற்றும் வேட்டையாடும் அறிவு இருந்தது வருத்தத்தை ஏற்படுத்திய ஏற்படுத்தியது தனது குழந்தைப் பருவத்தில் கருவுற்ற மானுக்கு அவர் பலியாக்கிய போது தன் முன் பிறக்காத குட்டிகளுடன் வேதனையில் இருந்தபோது அவரது இதயம் மிகவும் கனமாக இருந்ததைப் பார்த்து அவர் தனது வீட்டை விட்~ வீட்டை மாற்றினார் தனி மனிதனாக மாற்றினார் அமைதியைத் தேடி அவர் ஒரு சாது ஜானகி தாஸை சந்தித்தார் அவருக்கு மா~ மாதோதாஸ் என்று பெயர் மாற்றினார் அப்போது சாது ராமதாஸை சி~ சந்தித்தார் ஆனால் இங்கும் அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை சுற்றுப்பயணம் மேற்~ சென்றுள்ளார் நாச பஞ்சவடி என்ற இடத்தில் அவர் ஒரு யோகியான அகார் நாத்தை சந்தித்தார்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 மாந்திரீகம், ஜந்தன் மந்திரம் என்று அனைத்து புத்தகங்களும் அவர் கைகளில் வந்தன அவர் அதை மிக விரைவாக தேர்ச்சி பெற்றார் பலர் அவருடைய சீடர்கள் ஆனார்கள்

பேச்சாளர் ஒன்று குரு கோவிந் சிங் ஜி உடனான சந்திப்பு பேச்சாளர் இரண்டு குரு கோவிந்த் சிங் சந்தித்த போது அவர் காட்டில் முகாமிட்டார் அசோகர் இறந்த பிறகு அந்த மனிதனும் அலைந்து திரிந்து நேடரை அணி~ அடைந்து ரவியின் கரையில் தனது கவர்ச்சியை காட்ட தொடங்கினான் நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் ரித்தி சித்திகளுடன் சாந்தா மஹத்மாவை சிம்மாசனத்தில் அமர வைத்து பின்னர் அரியணையை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

பேச்சாளர் ஒன்று. பேச்சாளர் இரண்டு சில நாட்கள் ஓய்விற்கு பிறகு அவர் சிங்காவுடன் துறவி முகாம் சென்றார். குரு சாஹிப்

சக்திகள் எதுவும் செயல்படாத போது இது ஒரு சாதாரண நிறுவனம் அல்ல என்பதை அவர் உணர்ந்தார் சரிந்து மன்னிப்பு கேட்டு தனது வாரிசை ஹரி குருவாக ஒப்படைத்தார் இறைவனை பின்பற்றுபவர் ஆனார்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 இந்த நேரத்தில் குரு சாஹிப்பிற்கு நடந்த நிகழ்வுகளைப் பற்றி சீக்கியர்களிடம் கேட்டபோது அவரது ரத்தம் கொதித்தது. அவர் குரு சாஹிப்பிடம் அடக்கு முறையாளர்களை சீர்திருத்த சேவையை கேட்டார் பேச்சாளர் ஒன்று. ஆயிரத்தி எழுநூத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி குரு சாஹிப் பண்டா சிங் பகதூர்க்கு தனது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

இருபது சிங்கா~ சிங்களரங்களுடன் அவர் பஞ்சாப் சென்றார் குரு சாஹிப்பை தனது மிகப் பெரிய எதிரியாக கருதிய பஷீர் கான்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 ஆட்சியாளர் தீங்காவின் பின்னால் தனது ஆட்களை அனுப்பினர் நாடர் நாடரிலிருந்து அரசு படைகள் தம்மை பின்தொடர்வதை அறிந்து பண்டா சிங் அவர்களை தவறாக வழி நடத்துவதற்காக சுற்றி சென்றார் சீக்கியர்களை அனுப்புவதன் மூலம் அவர்கள் தங்கள் குதிரைகளின் உச்சியின் அடையாளங்களை விட்டு விட்டு அங்கிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படையரா நகரமான அம்பாவின் தோட்டத்தில் கூடுமாறு உத்தரவிட்டனர். பேச்சாளர் ஒன்று பேச்சாளர் இரண்டு இத்துடன் பண்டா சிங்கின் வா வா என்று சுற்றிலும் கேட்கத் துவங்கியது. ஒரு கிராமத்திற்கு ரவுடிகள் மற்றும் கொள்ளையர்களிடம் இருந்து பாதுகாப்பு தேவைப்பட்டால் அவர்கள் புகாருடன் பண்டா சிங்கிடம் வருவார்கள் பண்டாசிங் ஒரு துறவி மற்றும் ஒரு சிப்பாய் அவர் வருத்தம் அடைந்தார். அடக்குமுறைக்கும் சூறையாடலுக்கும் சூறையாடலுக்கும்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

இந்த பெண் கிராமத்து சகோதரிகளை என்ன செய்ய முடியும் அரசு அதிகாரிகளிடம் சென்றார் புகார் செய்தார் பேச்சாளர் ஒன்று

திறமையற்ற மற்றும் தொலைதூர ஒரு போர்வீரன். எதிரிகளின் எண்ணற்ற துப்பாக்கிகளை கண்டும் அசைவில்லை இவ்வளவு பெரிய படைப்பை பார்த்து வளர் சம்~ சம்பளக்காரர்கள், கொலை, கொலையாளர்கள் மற்றும் ஆயிரம் வைத்திருந்த, சுற்றா நந்தின் மருமகன்கள், வீரர்கள், களத்தை விட்டு ஓடினர் ஆனால் பண்டா பகதூர் மனம் தளரவில்லை அத்தகைய தைரியத்துடன் போரில் அவரே எதிரிகளை எதிர்~ எதிர்கொண்டார் வரலாற்றின் போக்கை மாற்றினார் நாலு பானூர் நிலத்தில் ஒட்டுமொத்த பந்தங்களும் ஒரே கொடியின் கீழ் திரண்ட போது அவர் தன்னை அவர்களின் ஜதே~ ஜதேதார் என்று அழைக்காமல் ஹல்சா பந்தரை தங்கள் சொந்த ஜதேதரை தேர்ந்தெடுக்கும் படி கேட்டுக்கொண்டார் பெருமைப்படுத்தும் பெருமைப்படுத்தியது அவர்களின் நம்பிக்கையை வென்றது. அனைத்து பந்தயங்களும் முழக்கமிட்டு பண்டா பகதூரை தங்கள் தளபதியாக தேர்ந்தெடுத்தனர் ஐந்து சாமானியர்களின் நண்பராக இருந்த அவர்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 இருக்கிறது. அவர் இந்து பிரமாண பண்டிதரையும் எதிர்க்கவில்லை. மூடநம்பிக்கை மதவெறி மற்றும் வேறுபுடன் வெறுப்புடன் அவரை எதிர்த்தார் பேச்சாளர் ஒன்று. திருமணம் பேச்சாளர் இரண்டு இங்கே சம்பாவின் பண்டா சிங்கை தனது மருமகள் சுஷீல் கவுருக்கு திருமணம் செய்து வைக்க முயன்றார்